இங்க சாக்குல நெறையா இது வெச்சிருக்கு இங்க சாக்குல நெற இது கட்டிருக்கனு அங்க நெறைய மக்கள் எல்லா இருக்கனு.

நீல கலர் சீட்டு போட்டு ஒரு சீட்டு மாதிரி ஒன்னு செஞ்சு வெச்சிருக்கணும்.

பக்கத்துல ஒரு வெள்ள கலர் பெட்டி இருக்குது.

வைட் கலர் ஷர்ட் போட்ட ஒரு ஆளு ஆட்டோ கிட்ட நிக்கிறாங்க.

பக்கத்துல தண்ணி எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு சாப்புடுறதுக்கு ரெண்டு மூணு பேரு இருக்காங்க.

இது பாக்க ஒரு ஷாப்போட பிரண்ட் மாதிரி தெரியுது சைடுல ஒரு ரோடு போகுது அங்க ரெண்டு மரங்கள் நிக்குது.

மேகம் கருப்பு கலர்ல இருக்குது.

இது பாக்குறதுக்கு ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்குது.

பச்ச கலர் கொட பக்கத்துல இருக்குது.

அ காத்தாடி எல்லாம் சுத்திட்டே இருக்குது.

சாக்குல நறைய இது ஏதோ கட்டி வச்சிருக்காங்க.

இங்க ஒரு குன் எளநி எல்லா கெடக்கு இங்க குப்பையா இருக்கு கிரானைட் ரோடு போட்டிருக்கணு.